இந்த இமேஜ்ல ஐ_சி_ஐ_சி_ஐ பேங்க் இருக்கு.

அதுக்கு கீழ வந்து ஒரு ஹவுஸ் இருக்கு.

அது அப்படியே அந்த வின்ச் ஸ்லோப் மாறி வந்து கீழ பிரியுது.

பிங்க் கலர் கிளாத் இருக்கு ஒருத்தர் சேர்ல உக்காந்துட்ருக்காங்க.

மேல பேக்ரவுண்ட்ல அந்த மிலிட்டரி இது --

இந்த இமேஜ்ல ஒரு மாஸ்க் இருக்கு.

ஒரு ஸ்டேச்சு இருக்கு கோல்ட் கலர்ல.

சுத்தியு டீ எஸ்டேட்டா இருக்கு. ஃபுல்லா மரங்களோட.

இதுல வந்து மென்லா உக்காந்ட்ருக்காங்க.

யூனியன் பேங்க் இருக்கு அது ஷட்டர் போட்டு க்ளோஸ் ஆயிரு --

நறையா க்ரீனிஷ்ஷு நறையா மரம் இருக்கு.

ஜிம்மு ஃபுல்லாவே வந்து எல்லோயிஷ் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

இந்த இமேஜ்ல பின்னாடி ரெண்டு ஃபேக்டரிஸ் இரு --

அந்த சைடு ஒரு ஃபோட்டோ இருக்கு.

காரோட கிளாஸ்லையு ஃபிரண்ட்லயு அ பிளாஸ்டிக் கவர் போட்டு கிளோஸ் பண்ணிருக்காங்க.

ஜி_பி ஸ்வீட் ஷாப்புனு சொல்லி போர்டு தெரியுது.

இந்த பிச்சர்ல ஒரு டி_வி இருக்கு.

இந்த பிச்சர் ஃபுல்லாவே வந்து பசுமையா இருக்குது.

பின்னாடி அந்த மலையில வந்து ஒரு மிஸ்ட் தெரிது.

பின்னாடி ஒரு த்ரீ ட்ரீஸ் வந்து தெரியுது.

ஒரு மஞ்சள் ட்ரே இருக்கு அதுல மீன்ருக்குது.